பெர்ல் ல் BLOCKகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் பெர்ல் ல் உள்ள பல்வேறு BLOCKகள் குறித்து கற்போம் நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 இயங்கு தளம் மற்றும் பெர்ல் 5142 நான் கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் ஐயும் பயன்படுத்துகிறேன்
உங்களுக்கு விருப்பமான எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ஐயும் பயன்படுத்தலாம்
இந்த டுடோரியலை பயிற்சி செய்ய பெர்ல் ல் Variableகள் Commentகள் குறித்த அறிவு இருக்க வேண்டும் பெர்ல் ல் டேட்டா structureகள் குறித்து தெரிந்திருப்பதும் நன்று அதற்கான ஸ்போகன் டுடோரியல்களை ஸ்போகன் டுடோரியல் இணையத்தளத்தில் காணவும்
பெர்ல் 5 சிறப்பு ப்ளாக் களை தருகிறது இந்த blockகள் ஒரு பெர்ல் ப்ரோகிராமின் பல்வேறு நிலைகளில் இயக்கப்படுகின்றன
அந்த blockகள் பெகின் எண்ட் யூனிட்செக் செக்
இனிட் பெகின் ப்ளாக் ஐ புரிந்துகொள்வதுடன் ஆரம்பிக்கலாம்
கம்பைலேஷன் நேரத்தின் போது பெகின் ப்ளாக் இயக்கப்படுகிறது
எனவே கம்பைலேஷன் ன் போது இந்த ப்ளாக் னுள் எழுதப்படும் கோடு முதலில் இயக்கப்படுகிறது
ஒரு பெர்ல் ஸ்கிரிப்ட் னுள் பல பெகின் blockகளை நாம் வைக்கலாம்
இந்த blockகள் அவை டிக்ளேர் செய்யப்பட்ட வரிசையின் படி இயக்கப்படும்
அதாவது பிர்ஸ்ட் டிஃபைன் பிர்ஸ்ட் எக்ஸிக்யூட் முறைப்படி பெகின் ப்ளாக் க்கான சின்டாக்ஸ் பெரிய எழுத்துக்களில் பெகின் ஸ்பேஸ் ஒப்பன் கர்லி பிராக்கெட் எண்டரை அழுத்துக கம்பைலேஷன் ன் போது இயக்கப்பட வேண்டிய கோடு ன் பகுதி எண்டரை அழுத்துக குளோஸ் கர்லி பிராக்கெட் இப்போது பெகின் blockக்களுக்கான உதாரணத்தைக் காண்போம்
டெர்மினலைத் திறந்து டைப் செய்க கெடிட் பிகின்பிளாக் டாட் பிஎல் ஸ்பேஸ் ஆம்பர்சாண்ட் எண்டரை அழுத்துக இது கெடிட் ல் பிகின்பிளாக் டாட் பிஎல் பைல் ஐ திறக்கும் திரையில் காட்டப்படும் பின்வரும் கோடு ன் பகுதியை டைப் செய்க
ஸ்கிரிப்ட் னுள் நான் எழுதியுள்ளதை காண்போம்
இங்கே பெகின் blockகளுக்கு முன்னும் பின்னும் சில உரைகளை நான் அச்சடித்துள்ளேன்
அதேபோல ஒவ்வொரு பெகின் ப்ளாக் லும் ஒரு பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ எழுதியுள்ளேன்
பெகின் blockகளுக்கு பின் நான் செமிகோலன் கொடுக்கவில்லை என்பதை கவனிக்கவும்
ஒரு செமிகோலன் ஐ கொடுத்தால் ப்ரோகிராமின் இயக்கத்தின் போது ஒரு சின்டாக்ஸ் பிழை வரும்
இப்போது fileஐ சேமிக்க Ctrls ஐ அழுத்துக
இப்போது ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க பெர்ல் பிகின்பிளாக் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக டெர்மினலில் காட்டப்படுவது போல வெளியீட்டை பெறுவீர்கள்
கவனிக்க முதல் பெகின் blockனுள் எழுதப்பட்ட வரி முதலில் அச்சடிக்கப்படுகிறது ஸ்கிரிப்ட் ல் முதலாவது பிரின்ட் ஸ்டேட்மெண்ட்
பெகின் ப்ளாக் ஸ்டேட்மெண்ட் களுக்கு பின் அச்சடிக்கப்படுகிறது பெகின் blockகள் அவை டிக்ளேர் செய்யப்பட்ட வரிசையில் இயக்கப்படுகின்றன
இந்த உதாரணத்திலிருந்து நமக்கு தெரிவது
பெகின் blockகளினுள் உள்ள கோடு முதலில் இயக்கப்படுகிறது
இது பெர்ல் ஸ்கிரிப்ட் னுள் பெகின் ப்ளாக் ன் இடத்தை பொருத்தது அல்ல
பெகின் blockகள் எப்போதும் பிர்ஸ்ட் இன் பிர்ஸ்ட் ஆட் முறையிலேயே இயக்கப்படுகின்றன
எனவே உண்மையான இயக்கம் ஆரம்பிக்கும் முன் ஒரு பெர்ல் scriptனுள் fileகளை சேர்ப்பதே இந்த ப்ளாக் ன் பயன்களில் ஒன்றாகும்
இப்போது எண்ட் ப்ளாக் பற்றி காண்போம் பெர்ல் புரோகிராம் ன் முடிவில் எண்ட் ப்ளாக் இயக்கப்படுகிறது ப்ரோகிராமை பெர்ல் இயக்கிமுடித்தப்பின் இந்த blockனுள் எழுதப்பட்ட கோடு இயக்கப்படுகிறது
ஒரு பெர்ல் ஸ்கிரிப்ட் னுள் பல எண்ட் ப்ளாக் களை வைக்கலாம் டிக்ளேர் செய்யப்படுவதன் தலைகீழ் வரிசையில் இந்த blockகள் இயக்கப்படும் அதாவது லாஸ்ட் டிஃபைன் பிர்ஸ்ட் எக்ஸிக்யூட் முறையில்
எண்ட் ப்ளாக் க்கான சின்டாக்ஸ் பெரிய எழுத்துகளில் எண்ட் ஒப்பன் கர்லி பிராக்கெட் எண்டரை அழுத்துக பெர்ல் ஸ்கிரிப்ட் ன் முடிவில் இயக்கப்பட கோடு ன் பகுதி எண்டரை அழுத்துக குளோஸ் கர்லி பிராக்கெட் இப்போது எண்ட் blockகளுக்கான உதாரணத்தைக் காண்போம்
டெர்மினலை திறந்து டைப் செய்க கெடிட் எண்ட்பிளாக் டாட் பிஎல் ஸ்பேஸ் ஆம்பர்சாண்ட் எண்டரை அழுத்துக இது கெடிட் ல் எண்ட்பிளாக் டாட் பிஎல் பைல் ஐ திறக்கும் திரையில் காட்டப்படும் பின்வரும் கோடு ன் பகுதியை டைப் செய்க
இந்த scriptனுள் நான் எழுதியுள்ளதைக் காண்போம்
இங்கே எண்ட் blockகளுக்கு முன்னும் பின்னும் சில உரைகளை அச்சடித்துள்ளோம்
அதேபோல ஒவ்வொரு எண்ட் blockலும் ஒரு பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ எழுதியுள்ளோம்
எண்ட் blockக்கு பின் நான் செமிகோலன் ஐ இடவில்லை என்பதை கவனிக்கவும்
செமிகோலன் ஐ கொடுத்தால் கம்பைலேஷன் ல் ஒரு சின்டாக்ஸ் பிழை வரும்
இப்போது பைல் ஐ சேமிக்க Ctrls ஐ அழுத்துக
பின் ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க பெர்ல் எண்ட்பிளாக் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக டெர்மினலில் காட்டப்படுவதுபோல வெளியீடை பெறுவீர்கள்
கவனிக்க எண்ட் blockனுள் எழுதப்பட்ட வரி கடைசியில் அச்சடிக்கப்படுகிறது
ஸ்கிரிப்ட் ல் கடைசி பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் உண்மையில் எண்ட் ப்ளாக் statementகளுக்கு முன் அச்சடிக்கப்படுகிறது எண்ட் blockகள் அவை டிக்ளேர் செய்யப்பட்டதன் தலைகீழ் வரிசையில் இயக்கப்படுகின்றன
இந்த உதாரணத்திலிருந்து நமக்கு தெரிவது
எண்ட் blockகளினுள் எழுதப்பட்ட கோடு கடைசியில் இயக்கப்படுகின்றன
இது பெர்ல் ஸ்கிரிப்ட் னுள் எண்ட் ப்ளாக் ன் இடத்தை பொருத்தது அல்ல
லாஸ்ட் இன் பிர்ஸ்ட் ஆட் முறையில் எண்ட் blockகள் இயக்கப்படுகின்றன
எனவே முடிவதற்கு முன் ப்ரோகிராமில் உருவாக்கப்பட்ட objectகளை அழிக்க எண்ட் ப்ளாக் ஐ பயன்படுத்தலாம்
அதேபோல பெர்ல் ல் யூனிட்செக் செக் மற்றும் இனிட் blockகள் உள்ளன
இந்த blockகள் developerகளால் அரிதாகவே பயன்படுத்தப்படுகின்றன மேலும் இவற்றை புரிந்துகொள்வதும் சற்று சிரமம்
எனவே இந்த ப்ளாக் கள் பற்றி சுருக்கமாக சொல்கிறேன்
யூனிட்செக் செக் மற்றும் இனிட் blockகளின் பயன்கள் மெயின் புரோகிராம் ன் கம்பைலேஷன் மற்றும் எக்ஸிகியூஷன் நிலைக்கு இடையேயான மாற்றத்தை பிடிக்க கம்பைலேஷன் க்கு பின்னும் எக்ஸிகியூஷன் க்கு முன்னும் சில சோதனைகள் அல்லது இனிஷியலைசேஷன் ஐ செயல்படுத்த யூனிட்செக் மற்றும் செக் blockகள் லாஸ்ட் இன் பிர்ஸ்ட் ஆட் முறையில் இயங்குகின்றன அதே சமயம் இனிட் ப்ளாக் பிர்ஸ்ட் இன் பிர்ஸ்ட் ஆட் முறையில் இயங்குகிறது
யூனிட்செக் ப்ளாக் க்கான சின்டாக்ஸ் பெரிய எழுத்துக்களில் யூனிட்செக் ஸ்பேஸ் ஒப்பன் கர்லி பிராக்கெட் எண்டரை அழுத்துக இயக்கப்பட கோடு ன் பகுதி எண்டரை அழுத்துக குளோஸ் கர்லி பிராக்கெட் செக் ப்ளாக் க்கான சின்டாக்ஸ் பெரிய எழுத்துக்களில் செக் ஸ்பேஸ் ஒப்பன் கர்லி பிராக்கெட் எண்டரை அழுத்துக இயக்கப்பட கோடு ன் பகுதி எண்டரை அழுத்துக குளோஸ் கர்லி பிராக்கெட் இனிட் ப்ளாக் க்கான சின்டாக்ஸ் பெரிய எழுத்துக்களில் இனிட் ஸ்பேஸ் ஒப்பன் கர்லி பிராக்கெட் எண்டரை அழுத்துக இனிஷியலைஸ் செய்யப்பட கோடு ன் பகுதி எண்டரை அழுத்துக குளோஸ் கர்லி பிராக்கெட் மேலும் புரிந்துகொள்ள உங்கள் பெர்ல் scriptகளில் இந்த ப்ளாக் களை செய்து பார்க்க பரிந்துரைக்கிறேன்
சுருங்கசொல்ல
இந்த டுடோரியலில் உதாரண ப்ரோகிராம்களை பயன்படுத்தி பெகின் மற்றும் எண்ட் blockகளை விரிவாகவும் யூனிட்செக் செக் மற்றும் இனிட் blockகளுக்கு அறிமுகத்தையும் கற்றோம் இங்கே உங்களுக்கான பயிற்சி ஒரு பெர்ல் scriptனுள் கீழுள்ள கோடு ஐ டைப் செய்க ஸ்கிரிப்ட் ஐ இயக்கி வெளியீட்டைக் காணவும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்